பிளெண்டர் டியூட்டோரியல் களுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர்259 ஐ பெறுவது மற்றும் விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ல் அதை இன்ஸ்டால் செய்து இயக்குவது குறித்தது இந்த டியூட்டோரியல் க்கு பயன்படுவது விண்டோஸ் எக்ஸ்பி ஆப்பரேட்டிங் சிஸ்டம்
இந்த டியூட்டோரியல் க்கு script160 சிராக் ராமன் மற்றும் editing160 மோனிஷா பேனர்ஜி
இன்டர்நெட் ப்ரவ்சர் ஐ திறக்கவும் நான் பயன்படுத்துவது பயர்ஃபாக்ஸ் 309
அட்ரெஸ் பார் ல் wwwblenderorg என டைப் செய்து Enter செய்க இது ஆஃபிஷியல் பிளெண்டர் Websiteக்கு கொண்டுசெல்லும் பிளெண்டர் ஒரு இலவச ஒப்பன் சோர்ஸ்
இன்ஸ்டாலர் அல்லது சோர்ஸ் கோடு
தரவிறக்கம் செய்ய
பிளெண்டர் வெப்சைட் ல் கிடைக்கும் பேஜ் ஹெடர் ன் கீழே வலப்பக்கம் டவுன்லோட் பிளெண்டர் லிங்க் உள்ளது டவுன்லோட் பேஜ் க்கு செல்ல இந்த லிங்க் ஐ சொடுக்குவோம் பார்ப்பது போல் இது பிளெண்டர் ன் சமீபத்திய ஸ்டேபிள் வெர்ஷன் இங்கே இரண்டு ஆப்ஷன்ஸ் உள்ளன 32 பிட் அல்லது 64 பிட் இன்ஸ்டாலர்
உங்கள் கணினிக்கு ஏற்றதை தரவிறக்கிகொள்ளலாம் 32 பிட் 64 பிட் சிஸ்டம்ஸ் பற்றி அறிய பிளெண்டர் ஹார்ட்வேர் ரிக்வைர்மென்ட்ஸ் குறித்த எங்கள் டியூட்டோரியல் ஐ பார்க்கவும் வெப்சைட்
பிளெண்டர் புரோகிராம் பைல்ஸ் ன் ஸிப்ட் ஆர்க்கைவ் ஐ தருகிறது இந்த ஆர்க்கைவ்
பிளெண்டர் ஐ இயக்க தேவையான அனைத்து fileகளையும் கொண்டுள்ளது இதை உஞ்சிப் செய்து நீங்கள் விரும்பும் ஒரு போல்டர் க்கு எக்ஸ்ட்ராக்ட் செய்து பிளெண்டர் எக்ஸிகியூட்டபிள் ஐ இயக்க வேண்டும் அதை செய்கிறேன் இன்ஸ்டாலர் க்கும் ஆர்க்கைவ் க்கும் உள்ள முக்கிய வேறுபாடு இன்ஸ்டாலர்
பிளெண்டர் அப்ளிகேஷன் பைல்ஸ் ஐ சி டிரைவ் புரோகிராம் பைல்ஸ் ல் வைத்து ஒரு இக்கான் ஐ ஸ்டார்ட் மேனு ல் அமைக்கிறது டெஸ்க்டாப் ல் ஒரு இக்கான் டிஃபால்ட் ஆக blend பைல்ஸ் ஐ பிளெண்டர் உடன் திறக்கிறது ஸிப் ஆர்க்கைவ்
எல்லா அப்ளிகேஷன் பைல்ஸ் மற்றும் எக்ஸிகியூட்டபிள் பிளெண்டர் பைல் ஐ ஒரு போல்டர் ல் கொண்டுள்ளது இதை கணினியின் எந்த டிரைவ் க்கும் கோப்பி செய்யபடமுடியும் இப்போது இந்த ஆர்க்கைவ் ஐ என் கணினிக்கு பயன்படுத்த விரும்பினால் எனக்கு 32 பிட் ஆர்க்கைவ் தேவை 32 பிட் ஆர்க்கைவ் க்கு டவுன்லோட் லிங்க் ஐ சொடுக்க டவுன்லோட் ஆரம்பிக்கிறது முன் சொன்னது போல் என் இன்டர்நெட் ப்ரவ்சர்
பயர்ஃபாக்ஸ் 309
டவுன்லோட் படிநிலைகள் எல்லா இன்டர்நெட் browserகளுக்கும் ஒன்றே டவுன்லோட் புரோகிரஸ் ஐ இங்கே பார்க்க முடியும் பச்சை செங்குத்து பட்டைகளுடன் உள்ள இந்த கிடைமட்ட டவுன்லோட் பார் எவ்வளவு டவுன்லோட் ஆனது என குறிக்கிறது டவுன்லோட் வேகம் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஐ பொருத்தது இது முடியும் வரை காத்திருக்கவும் ஆர்க்கைவ் ஐ எக்ஸ்ட்ராக்ட் செய்ய முதலில் டவுன்லோட் ல் ரைட் கிளிக் செய்யவும் ஒப்பன் கன்டெயினிங் போல்டர் ல் சொடுக்கவும்
அந்த ஸிப் மீது டபிள் கிளிக் செய்யவும் இது விண்டோஸ் மச்சின் ல் டிஃபால்ட் ஆக இன்ஸ்டால் செய்யப்பட்ட வின்சிப் போன்ற ஒரு ஆர்ச்சிவர் ஐ திறக்கும்
எக்ஸ்ட்ராக்ட் ல் சொடுக்கி லிஸ்ட் ல் இருந்து சேமிக்கவேண்டிய போல்டர் ஐ தேர்க மை டாக்குமென்ட்ஸ் க்கு நான் எக்ஸ்ட்ராக்ட் செய்கிறேன்
எக்ஸ்ட்ராக்ட் ல் சொடுக்கவும் பச்சை பட்டைகளுடன் உள்ள இந்த புரோகிரஸ் பார் எவ்வளவு எக்ஸ்ட்ராக்ட் ஆனது என காட்டுகிறது திரையில் எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்ட போல்டர் ஐ காணலாம் போல்டர் ஐ திறக்க டபிள் கிளிக் செய்யவும்
பிளெண்டர் ல் சொடுக்கவும் ஒரு செக்யூரிட்டி வார்னிங் வருகிறது பப்ளிஷர் கோல்ட் நோட் பே வெரிஃபைட்
அதைப்பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை
ரன் ஐ சொடுக்கவும்
எல்லாம் சரியாகவே உள்ளது இப்போது இன்ஸ்டாலர் ஐ பயன்படுத்த விரும்பினால் பிளெண்டர் வெப்சைட் க்கு திரும்ப செல்லவும் பேஜ் ன் மேலே டவுன்லோட் ஐ சொடுக்கவும்
இது நம்மை டவுன்லோட் பேஜ் க்கு கொண்டு செல்லும் என் கணினிக்கு 32 பிட் இன்ஸ்டாலர் தேவை அதனால் 32 பிட் இன்ஸ்டாலர் ல் சொடுக்குகிறேன்
டவுன்லோட் ஆரம்பிக்கிறது எளிமைக்காக பிளெண்டர் வெப்சைட் ல் இருந்து அந்த இன்ஸ்டாலர் ஐ ஏற்கனவே தரவிறக்கிவிட்டேன் இப்போது இன்ஸ்டாலேஷன் படிகளைப் பார்க்கலாம்
இன்ஸ்டாலர் ஐ டபிள் கிளிக் செய்க
விண்டோஸ்
ஒரு செக்யூரிட்டி வார்னிங் ஐ காட்டுகிறது பப்ளிஷர் கோல்ட் நோட் பே வெரிஃபைட்
இதைப்பற்றி கவலைப்படாமல் ரன் ஐ சொடுக்கவும்
பிளெண்டர் செட்டப் விசார்ட் இப்படிதான் இருக்கும் இன்ஸ்டாலேஷன் புரோசெஸ் ன் அடுத்த படிக்கு செல்ல இங்கே நெக்ஸ்ட் ஐ சொடுக்கவும்
பெரும்பாலான சாஃப்ட்வேர்ஸ் போல் இன்ஸ்டாலர்
லைசென்ஸ் அக்ரீமெண்ட் ஐ காட்டுகிறது
மீதி அக்ரீமெண்ட் ஐ பார்க்க பேஜ் டவுன் ஐ அழுத்தவும் இதை முழுதும் படிக்க அறிவுறுத்துகிறேன் பிளெண்டர் ஒரு இலவச ஒப்பன் சோர்ஸ் என்பதை குறித்துக்கொள்க பிளெண்டர் ஐ இன்ஸ்டால் செய்ய அந்த லைசென்ஸ் அக்ரீமெண்ட் ஐ ஏற்க வேண்டும் இப்போது தொடர இ அக்ரி பட்டன் ஐ சொடுக்கவும் இன்ஸ்டால் செய்ய காம்போனன்ட்ஸ் ஐ தேர்வுசெய்ய அடுத்த படி அனுமதிக்கிறது டிஃபால்ட் ஆக தேர்ந்துள்ள அனைத்து காம்போனன்ட்ஸ் ஐயும் இன்ஸ்டால் செய்ய அறிவுறுத்துகிறேன்
இன்ஸ்டாலேஷன் ஐ தொடர நெக்ஸ்ட் ஐ சொடுக்கவும் இங்கே பிளெண்டர் ஐ இன்ஸ்டால் செய்ய இடத்தை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் உள்ளது
டிஃபால்ட் ஆக புரோகிராம் பைல்ஸ் போல்டர் தேர்வாகிறது பிளெண்டர் ஐ இன்ஸ்டால் செய்ய அதுவே நல்ல இடம்
எனவே தொடர்ந்து இன்ஸ்டால் பட்டன் ஐ சொடுக்கவும் பச்சை பட்டைகளுடன் புரோகிரஸ் பார் எவ்வளவு இன்ஸ்டாலேஷன் முடிந்தது என காட்டுகிறது வழக்கமாக இது முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே எடுக்கிறது பிளெண்டர் செட்டப் முடிகிறது பிளெண்டர் உங்கள் கணினியில் நிறுவப்பட்டது ரன் பிளெண்டர் செக்பாக்ஸ் தேர்ந்தே இருக்கட்டும் பினிஷ் பட்டன் ஐ சொடுக்கவும் பிளெண்டர் தானாக இயங்க ஆரம்பிக்கும் வழங்கிய பிளெண்டர் பைனரி
எக்ஸ்ட்ராக்ட் செய்யப்பட்ட டைரக்டரி ல் உள்ளது கூடுதல் டிபெண்டன்சிஸ் இல்லாமல் பிளெண்டர் நேரடியாக இயங்கும் எந்த சிஸ்டம் லைப்ரரீஸ் அல்லது சிஸ்டம் பிரெஃபரன்ஸ் உம் மாற்றப்படவில்லை இந்த டியூட்டோரியல் லில் பிளெண்டர் ஐ விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ல் நிறுவுவதைக் கற்றோம் இப்போது பிளெண்டர் ஐ பிளெண்டர் வெப்சைட் ல் இருந்து தரவிறக்கி உங்கள் கணினியில் நிறுவி இயக்க முயற்சிக்கவும் மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் ஆண்ட் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
நன்றி